ஒயிட் அண்ட் பிளாக் தீம்ல சேர்ஸ் அண்ட் பிரவுன்லியும் இருக்கு.

அத சுத்தி மக்கள் நின்னு பாத்துட்டு இருக்காங்க.

இந்த ஃபோட்டோல ஒரு ஃப்ரூட் ஷாப் காம்ச்சிருக்காங்க.

அந்த ரூம்ல ஒரு பெரிய கட்டில் போட்டுருக்காங்க.

இந்த போட்டோ ஒரு சின்ன ரூம்ல எடுத்திருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல இருக்க மரத்துல கிளாசஸ் ஹேங் பண்ணிருக்காங்க.

இந்த ஃபோட்டோல நறைய டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் வச்சு கொலு வெச்சிருக்காங்க.

பஸ் ஸ்டாண்ட்ல நெறைய பஸ்ஸிருக்கு .

இந்தப் படத்துல ஒரு பெரிய புக் ஸ்டால் குடுத்திருக்காங்க.

இந்த போட்டோ ஒரு டான்ஸ் கிளாஸ்ல எடுத்துருக்காங்க.

போட்டோ ஒரு பார்க்ல எடுத்து இருக்காங்க.

அந்த பிளேஸ்ல நெறைய பைப்ஸ் அவைலபுல்லா இருக்கு.

ப்ளூ கலர் செட்டிங் ஏரியாசு இருக்கு.